லேடக் ஐ பயன்படுத்தி சமன்பாடுகளை உருவாக்கும் டுடோரியலுக்கு நல்வரவு
வழக்கம்போல மூன்று சாளரங்களை பார்க்கிறோம்
ஒரு 12பிட் அளவு ஆர்டிக்கிள் கிளாஸ் ஆவணத்தை உருவாக்கி இருக்கிறேன்
ஆம்ஸ்மாத் பேக்கேஜ் ஐயும் க்ரியேடிவ் காமன்ஸ் காபிரைட் அறிக்கைக்காக இங்கு உள்ளது போல கிளிசன்ஸ் பேக்கேஜ் ஐயும் பயன்படுத்துகிறோம்
மேக் டைட்டில் இந்த தலைப்பு பக்கத்தை உருவாக்குகிறது
நியூ பேஜ் கட்டளை ஆவணத்தை புதிய பக்கத்துக்கு கொண்டுபோகிறது
சமன்பாடுகளை உருவாக்க பல வழிகள் உள்ளன
அவற்றில் அலிக்ன் ஸ்டார் என்கிற கட்டளையை நான் பயன்படுத்துகிறேன்
நான்கு கூறுகள் கொண்ட மேட்ரிக்ஸ் வகையீட்டு சமன்பாடு ஒன்றை துவக்கலாம்
அலிக்ன் ஸ்டார் பிராக் ட் பை டிடி பெகின் ஒஃப் b மேட்ரிக்ஸ் x 1 அடுத்த வரி x 2 end ஒஃப் b மேட்ரிக்ஸ்
இதை மூடுகிறேன்
தொகுக்கலாம்
ஆகவே நாம் இதை உருவாக்கிவிட்டோம் ட் பை டிடி ஒஃப் எக்ஸ்1 எக்ஸ்2
இப்போது வெக்டர் ஐ இன்னும் இரண்டு கூறுகளால் வளர்க்கலாம்
அதை இப்படி செய்ய வேண்டும்
அடுத்த வரி எக்ஸ்3 அடுத்த வரி எக்ஸ்4
சேமிக்கவும் தொகுக்கலாம்
ஆகவே இப்போது நான்கு கூறுகள் உள்ளன
இப்போது இது பெகின் b மேட்ரிக்ஸ் இன் வலது பக்க மேட்ரிக்ஸ் க்கு சமம் என்று சொல்லுவோம்

பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று பூஜ்யம்
அடுத்த வரி பூஜ்யம் பூஜ்யம் பூஜ்யம் ஒன்று
அடுத்து இந்த மேட்ரிக்ஸ் ஐ மூடலாம்
ஆகவே இது கிடைத்துள்ளது
இரண்டு வரிகளை எழுதிவிட்டேன்
எப்போதும் சின்ன மாறுதல்களை செய்த பின் தொகுப்பது நல்லது
நாம் தவறு செய்து இருந்தால் தெரிந்துவிடும்
டாலர் குறிகளின் வேலையை அலிக்ன் ஸ்டார் சூழல் எடுத்துக்கொண்டது என்பதை கவனியுங்கள்
உதாரணமாக நாம் டாலர் குறியை இடவே இல்லை
உண்மையில் நாம் டாலர் குறியை அலிக்ன்ட் ஸ்டார் சூழலில் இடவே கூடாது
ஒரு மூன்றாவது வரியை வலது பக்க மேட்ரிக்ஸ்க்கு இட்டு இதை காண்பிக்கலாம்
பூஜ்யம் டாலர் மைனஸ் கம்மா பூஜ்யம் பூஜ்யம்
ஆக நான்கு உள்ளீடுகள்
தொகுக்கலாம்
அது காணாமல் இருந்த டாலர் சொருகப்பட்டது என்று சொல்கிறது
ஆகவே நாம் இங்கே வந்து டாலர் குறிகளை நீக்கலாம்
சேமிக்கவும்

இந்த சமன்பாட்டை முடிக்கலாம்
நான் இன்னும் சிலவற்றை இங்கே வைத்து இருக்கிறேன்
இங்கே இருக்கிறதா என்று பார்க்கலாம்
ஆம் இருக்கிறது
இதை வெட்டி இங்கே ஒட்டலாம்
இதை தொகுத்தால் என்ன ஆகிறது
இது தலைகீழ் பெண்டுலத்துக்கு ஒரு மாடல் ஆகும்
ஒன்றுக்கு மேற்பட்ட சமன்பாடுகள் இருந்தால் என்ன செய்வது
இன்னும் ஒரு அலிக்ன்ட் ஸ்டேட்மெண்ட் ஐ சேர்க்கலாம்
அந்த சமன்பாட்டை இங்கே எழுதி இருக்கிறேன்
அங்கிருந்து அதை கொண்டு வரலாம்
சமன்பாடு இதோஆகவே எழுதலாம் பெகின் அலிக்ன் ஸ்டார்
இதை வெட்டலாம்
இதை பிரதி எடுக்கலாம்
அலிக்ன் ஐ மூடலாம்
தொகுக்கலாம்
நான் இதை தொகுக்கும்போது இந்த இரண்டாம் சமன்பாடு தோன்றுகிறது
இங்கே இரண்டு பிரச்சினைகள் உள்ளனஇரண்டு சமன்பாடுகள் இடையே பெரிய இடைவெளி இருக்கிறது
சமன்பாடுகளை ஒழுங்கு செய்யவும் நாம் விரும்பலாம்
இதை பார்த்து நாம் சமன்பாடுகளை ஒரே ஒரு அலிக்ன் ஸ்டார் சூழலுக்கு கொண்டு வருகிறோம்
ஆகவே இப்படிச்செய்யலாம்
இதை நீக்கலாம்
சேமித்து தொகுக்கலாம்
இப்போது இரண்டு சமன்பாடுகளும் ஒரே வரியில் வந்துவிட்டன
லேடக் ஐ இதை வெட்டும் படி இரண்டு பின்சாய் கோடுகளால் சொல்லி இதை சரி செய்யலாம்
தொகுக்கிறேன்
இப்போது இவை இரண்டாம் சமன்பாட்டுக்கு போய்விட்டன
ஆனால் சமன்பாடுகள் ஒழுங்கில் இல்லை
இந்த சமக்குறிகள் ஒரே இடத்தில் ஒழுங்கு செய்து இருக்கலாம்
அதற்கு ஒரு ஆம்பர்சாண்ட் குறியை சமக் குறிகள் முன் இட வேண்டும்

இங்கேயும் இடலாம்
ஆம்பர்சாண்ட்
தொகுக்கலாம்
இப்போது இரண்டும் ஒழுங்கில் உள்ளன
ஒரு வேளை இந்த இரு சமன்பாடுகளுக்குள் ஒழுங்கை கலைக்காமல் கொஞ்சம் உரையை உள்ளிட நினைத்தால்
இதை inter textகட்டளையால் செய்யலாம்
ஆகவே நாம் நீக்குகிறோம்
இங்கே ஒரு தவறு இருக்கின்றது
டெல்டா மு இங்கே வந்துவிட்டது
இதை முதலில் சரி செய்து தொகுக்கலாம்
இப்போது டெல்டா மு அங்கே வந்துவிட்டது
உ ஒஃப் ட் இங்கே இருக்கிறது
இந்த இரு சமன்பாடுகளுக்குள் ஒழுங்கை கலைக்காமல் கொஞ்சம் உரையை உள்ளிட வேண்டும்
ஆகவே வரி பிரிப்பி ஸ்லாஷ் ஸ்லாஷ் நீக்கப்பட்டது
அதன் இடத்தில் சொருக நினைத்த இந்த உரை வருகிறது
இந்த உரையை சொருகுகிறோம்
எந்த உரையை உள்ளிடுகிறோமோ அது முள் அடைப்புக்குறிகளுக்குள் இருக்கும்
அதன் முன் inter டெக்ஸ்ட் கட்டளையும் இருக்கும்
ஆரம்பிக்கப்படும் அடைப்பு முடிக்கப் படவும் வேண்டும்
இல்லையெனில் அது அனுபவமில்லாதவர்கள் செய்யும் சாமான்ய பிழை

இதை தொகுக்கலாம்
ஆகவே உரை இதோ இருக்கிறது
சமன்பாடுகளும் ஒழுங்காகவே இருக்கிறது
டாலர் குறி இன்டர் டெக்ஸ்ட் கட்டளையின் உள் பயன்பட்டதையும் பாருங்கள்
இன்டர் டெக்ஸ்ட் என்பது சாதாரண உரை இது அலிக்ன் சூழலின் பாகமில்லை
டாலர்களை இங்கே எழுத வேன்டும்
இந்த சமன்பாடுகளுக்கு எண்கள் இல்லை
உண்மையில் அலிக்ன்ட் ஸ்டார் கட்டளை லேடக்கிடம் சமன்பாடு எண்கள் இட வேண்டாம் என்று சொல்லுகிறது
இந்த நக்ஷத்திரத்தை எடுத்துவிடலாம்
சூழல் என்ன ஆகிறது என காணலாம்
இங்கேயும் அங்கேயும் நக்ஷத்திரங்களை எடுத்துவிடலாம்
என்ன ஆகிறது என்று பார்க்கலாம் ஆகவே சமன்பாடு எண்கள் தானியங்கியாக தோன்றிவிட்டன
அவற்றை நாம் குறிப்பிட வேண்டும்
உதாரணத்துக்கு அவற்றை குறிப்பிட விரும்புகிறோம் ஆகவே இங்கே இதை வைத்து இருக்கிறேன்
ஒரு வேளை இரண்டாவது சமன்பாட்டை தனித்து காட்ட நினைக்கிறேன்
ஆகவே இதை எழுதுகிறேன்
இதை இதன் கீழ் கொண்டு சென்று வைக்கிறேன்
இதை நான் தொகுக்கிறேன்
ஆகவே அது சமன்பாடு 2 ல் கொடுத்த பிட் கன்ட்ரோலர் ஐ தனித்து காட்டுவோம் என்று சொல்கிறது
துரத்ருஷ்டவசமாக மற்ற சமன்பாடுகளை சொருக நீக்க சமன்பாடு எண்கள் மாறலாம்
இதை காட்ட இங்கு ஒரு சமன்பாடு சேர்க்கிறேன்
ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஆ Bக்கு சமம்
பின் இந்த வரிகளை நீக்கலாம்
இப்போது தொகுக்கலாம்
இப்போது இரண்டாவது சமன்பாடாக ஆ Bக்கு சமம் என்று இருக்கிறது
இப்போது இது மூன்றாவது சமன்பாடாக ஆகிவிட்டது
இங்கே நாம் வன் குறியீடு செய்ததில் சமன்பாடு 2 தனித்து காட்டப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டோம்
ஆனால் இனியும் இது 2 ஆம் சமன்பாடு இல்லை
சமன்பாடு எண்களை வன் குறியீடு செய்வதில் இது எப்போதுமே பிரச்சினைதான்
இதை சரி செய்வது லேபல் கட்டளை
ஆகவே நாம் இந்த சமன்பாட்டின் முடிவுக்கு வருவோம்
இங்கு லேபல் எக்வேஷன் பிட் என உள்ளிடுகிறேன்
பின் சமன்பாட்டில் ரெஃப் என எழுதுகிறேன் ரெஃப் என்பது கட்டளை அதன் பின் லேபல் எனும் இடத்தில் என்ன வந்தாலும் அது அடைப்புக் குறிகளுக்குள் இங்கேயும் வர வேண்டும் எக்வேஷன் பிட்
தொகுக்க
என்ன ஆகும் என பார்க்கலாம்
தொகுத்தால் இங்கே கேள்விக்குறிகள் வருகின்றன
இரண்டாம் முறை தொகுக்க இங்கே கவனியுங்கள் இது மூன்று ஆகிவிட்டது
இரண்டாம் தொகுப்பில் எண்கள் சரியாகிவிட்டன
இதேபோலத்தான் உள்ளடக்கப்பட்டியலிலும் நாம் பார்த்தோம்
இப்போது இந்த ஆ Bக்கு சமம் என்ற சமன்பாட்டை நீக்கலாம்
இதையும் நீக்கிவிடலாம்
தொகுக்கலாம்
இந்த சமன்பாடு 2 காணாமல் போய்விட்டது
ஆனால் இன்னும் இந்த மூன்று இருக்கிறது
முதல் தொகுப்பில் முன் கொடுத்த எண்களே காட்டப்பட்டன
இரண்டாம் தொகுப்பில் எண்கள் சரியாகிவிட்டன
labelகள் கீழ் மேல் நிலை எழுத்துணர்வு கொண்டவை
உதாரணத்துக்கு இங்கே நான் எக்வேஷன் பிட் பிட் என மேலெழுத்துகளில் குறித்திருக்கிறேன்
இதையே கீழ் நிலை எழுத்துக்களில் எழுதி பார்க்கலாம்
இங்கே என்ன நடக்கிறது
இதை தெரியாது என்கிறது
அவை ஒரே மாதிரி இருக்க வேண்டும்
அவ்வளவுதான்
அவை எழுத்தில் இருக்க வேன்டும் என்று கூட இல்லை
எண்கள் கூட இருக்கலாம்
எண்களை கொடுத்தும் பார்க்கலாம்
நூறு என்று மாற்றுகிறேன்
சேமித்து தொகுக்க
முதல் தொகுப்பில் தெரியவில்லை
மீண்டும் தொகுக்க
தெரிகிறது
எண்கள் சரியே
இதே போலவேத்தான் செக்ஷன்கள் சப் செக்ஷன்கள் போன்றவற்றுக்கும் லேபிள் உருவாக்கலாம்
ஆகவே அதை செய்துதான் பார்க்கலாமே
இந்த செக்ஷனில் அதை செய்வோம்
செக்ஷன் திஸ் இஸ் தே பிர்ஸ்ட் செக்ஷன்
லேபல் செக் கோலன் 100
அடுத்து ஆவணத்தின் கடைசிக்கு போகலாம்
இது சொல்வது செக்ஷன் ரெஃப் செக் 100 ஷோஸ் ஹோவ் டோ விரைட் எக்வேஷன்ஸ்
சேமிக்கவும் செக்ஷன் கேள்விக்குறிகள்
ஷோஸ் ஹோவ் டோ விரைட் எக்வேஷன்ஸ்
இரண்டாம் தொகுப்பில் சரியாக காட்டுகிறது
ஆகவே செக்ஷன் 1 இதுவும் இதுவும் ஒன்று
ஆகவே இது sectionகள் sub sectionகள் இப்படியே வேலை செய்யும்
உண்மையில் எந்த சூழலில் எண்கள் தொடர்பு இருந்தாலும் அங்கு வேலை செய்யும்
இவற்றை அழிப்போம்
மீண்டும் தொகுக்கலாம்
நீளமான சமன்பாடுகளை அமைப்பதை பார்க்கலாம்
அவற்றை இங்கே எழுதி இருக்கிறேன்
ஆவணத்தின் இறுதியில்
இங்கே இருக்கிறது
இதை சேர்க்கிறேன்
இங்கே வைக்கலாம்
தொகுக்கலாம் என்ன நடக்கிறது எனப்பாருங்கள்
ஆகவே இங்கே மூன்றாவது சமன்பாடு நான் சேர்த்து இருக்கிறேன்
அது நீளமான சமன்பாடு
ஆகவே அது ஒரு வரியில் அடங்கவில்லை
ஆகவே அதை நாம் இரண்டாக உடைக்கலாம்
எப்படி எனில் இங்கே பிரிக்கலாம் ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஆம்பர்சாண்ட் ஆல் நான் ஒழுங்கு செய்கிறேன்
சேமித்து தொகுக்கலாம்
இந்த சமன்பாடு இரண்டு பாகுதிகளாக உடைந்துவிட்டது
ப்ளஸ் குறியுடன் ஒழுங்கு செய்யப்பட்டது
எல்லா சமக் குறிகளும் ப்ளஸ் குறிகளும் ஒழுங்கில் இருக்கின்றன
துரத்ருஷ்டவசமாக இரண்டு பகுதிகளிலும் சமன்பாடு எண்கள் இருக்கின்றன
ஒரு வேளை நமக்கு இந்த எண் வேண்டாம் எனில் இந்த எண் வேண்டாம்
நோ நம்பர் கட்டளையை இந்த ஸ்லாஷ் ஸ்லாஷ் குறிகளுக்கு முன் எழுத வேண்டும்
பின் வருமாறு செய்க
சேமித்து தொகுக்க
இந்த சமன்பாடு எண் போய் விட்டது
இது 3 ஆகிவிட்டது
இப்போது நாம் சில இடங்களில் விரும்பிய அடைப்புக்குறிகள் காணவில்லை என்பதை பாருங்கள்
உதாரணத்துக்கு நான் சொன்னது எ ந் எ ந் மைனஸ் 1
இங்கே அது அடைப்பு க்குறிகள் இல்லாமல் இருக்கிறது
ஏன் எனில் அடைப்புக்குறிகள் லேடக் இல் டிலிமிடர் ஆகும்
இங்கு ஒரு ஸ்லாஷ் ஐ சேர்க்கலாம்
இங்கும் சேர்க்கலாம்
இங்குள்ள முள் அடைப்பை பாருங்கள்
இங்கும் ஒரு ஸ்லாஷ் ஐ சேர்க்கலாம்
இங்கு இங்குஇதை சேமி
வந்துவிட்டது இப்போது பெரிய வரைகலைகளை சமன்பாடுகளில் சேர்ப்பதை பார்க்கலாம்
உதாரணத்துக்கு இங்கே அடைப்புக்குறிகள் சிறியதாக இருக்கின்றன
லெஃப்ட் மற்றும் ரைட் என்னும் கட்டளைகளை பயன்படுத்தி செய்யலாம்
இங்கே வருகிறோம்- சமன்பாடு இங்கே உள்ளது
க் ஸ்லாஷ் லெஃப்ட்
மற்றும் இது இங்கே இருக்கிறது ஆகவே இங்கே ஸ்லாஷ் ரைட்
தொகுக்கலாம்
இதை பாருங்கள் பெரிதாகிவிட்டது
இதை சதுர அடைப்பாகவும் செய்யலாம்

சதுர அடைப்பு வந்துவிட்டதுமுள் அடைப்பும் போடலாம்
ஆனால் லேடக் ஐ அதை உதாசீனப்படுத்த சொல்ல வேண்டும்
எழுதுவது ஸ்லாஷ் முள் அடைப்புக்குறி
இதை தொகுக்கலாம்
முள் அடைப்புக்குறிகளை பாருங்கள்
ஒரு சமன்பாடு பல வரிகளாக பிரிக்கப்பட்டு இருந்தால் முதலாவதுக்கு மட்டும் லெஃப்ட் கட்டளை இட வேண்டும்
உதாரணத்துக்கு இங்கேயும்
இங்கேயும்
அடைப்புக்குறிகள் உள்ளன
இதை கொஞ்சம் பெரிதாக்க விரும்புகிறேன்
இங்கே அதை செய்கிறேன்
உதாரணமாக இங்கே ஒரு லெஃப்ட் கட்டளையும் இங்கே ஒரு ரைட் கட்டளையும் இடுகிறேன்
தொகுக்கலாம்
அது புகார் செய்கிறது போர்கோட்டன் ரைட் ஏனெனில் அடைப்பை இங்கு திறந்தேன் ஆனால் அதே சமன்பாட்டில் அதை முடிக்கவில்லை
சரிசெய்ய ஸ்லாஷ் ரைட் டாட் ஐ பயன்படுத்த வேன்டும்
அது சொல்வது வலது பக்கம் பற்றி கவலைப்படாதே
அதே போல நாம் ஸ்லாஷ் லெஃப்ட் டாட் ஐ பயன்படுத்த வேன்டும் இங்கே இடது பக்கம் பற்றி கவலைப்படாதே
இங்கே வெளியேறி மீண்டும் தொகுக்கலாம்
சரியாகிவிட்டது
ஒரு வேளை நான் இதை கொஞ்சம் உள்ளே தள்ள விரும்புகிறேன்
ஸ்லாஷ் ஹ்ஸ்பேஸ் 1சிஎம் என்று சொல்லலாம்
நகர்த்துகிறேன்
ஆகவே இது நகர்த்தப்பட்டது இது ஒழுங்கில் உள்ளது
இது வேண்டாம் பிளஸ் குறி உள்ளே வரலாம் என்றால்
செய்து பார்க்கலாம்
பிளஸ் குறியை இங்கே இடுகிறேன்
இந்த ப்ளஸ் குறி உள்ளே உள்ளது
இது நன்றாக செய்யப்பட்டது
டாலர் குறிகளுக்குள் வேலை செய்யும் அனைத்து கட்டளைகளும் அலிக்ன்ட் சூழலுக்குள் வேலை செய்யும்
பல சமன்பாடுகளை ஒழுங்கு செய்ய பயன்படும் ஆம்பர்சாண்ட் குறி மட்டும் அப்படி வேலை செய்யாது
அலிக்ன்ட் சூழலுக்குள் வேலை செய்யும் அனைத்து கட்டளைகளும் டாலர் குறிகளுக்குள் வேலை செய்யும்
இருப்பினும் அலிக்ன்ட் சூழலில் காணும் வெளியீடுகளுக்கும் டாலர் பாங்கில் கிடைக்கும் வெளியீடுகளுக்கும் சிறு மாறுதல்கள் உள்ளன
இதை இன்டெக்ரல் பாங்கால் காட்டலாம்
ஆகவே இங்கு வருவோம்
இதை நீக்கலாம்
ஆகவே இங்கே உள்ள அறிக்கையை எடுத்துக்கொள்கிறேன்

அதை இங்கே வைக்கலாம்
தே இன்டெக்ரல் மோடு இன்க்ளூட்ஸ் தே டெர்ம் திஸ் இன்டெக்ரல்
இதை மூடுகிறேன்
இல்லாவிட்டால் அலிக்ன்மென்ட் புகார் செய்யும்
ஆகவே என்ன எழுதி இருக்கிறேன் என்றால் இன்டெக்ரல் மோடு இன்க்ளூட்ஸ் தே டெர்ம்
இந்த இன்டெக்ரல்
இந்த இன்டெக்ரல் இன் அளவையும் இந்த இன்டெக்ரல் இன் அளவையும் பாருங்கள்
இது மிகவும் பெரிது இது சிறியது
சிலது மட்டும் சொல்ல பிராக்ஷன்ஸ் சும் மற்றும் புரொடக்ட் ஆகியவற்றில் இது போன்ற மாறுதல்கள் வரும்
இந் டுடோரியலை முடிக்கும் முன் ஒன்று மட்டும் சொல்ல விரும்புகிறேன்
அலிக்ன்ட் சூழலுக்கு வெற்று வரிகள் பிடிக்காது
உதாரணத்துக்கு இங்கே ஒரு வெற்று வரியை உருவாக்குகிறேன்
அலிக்ன்மென்ட் முடியும் முன் பாரா முடிந்துவிட்டது என்று புகார் சொல்லுகிறது
உங்களுக்கு நிச்சயமாக ஒரு வெற்று இடம் தேவையானால் ஒரு சதவிகித குறியை முன்னால் இடுங்கள்
லேடக் அதை ஒரு கமென்ட் என்று எண்ணி விட்டுவிடும்
மறு தொகுப்பு செய்ய அது நடந்துவிட்டது
முன் போல எல்லா உரையும் உள்ளது
இத்துடன் இந்த டுடோரியல் முடிகிறது